லேடக் மற்றும் பீமர் ஐ பயன்படுத்தி ப்ரசன்டேஷன் தயாரித்தல் குறித்த டுடோரியலுக்கு நல்வரவு
முதலில் திரையில் தெரிவதை விளக்குகிறேன்
மூல பைல் இங்கே இருக்கின்றது
பிடிஎஃப்லேடக் கட்டளையை பயன்படுத்தி இங்கே அதை தொகுக்கிறேன்
இந்த மூலையில் அதன் வெளியீடு தெரியும்
இதை பார்த்துவிட்டு இங்கே சற்று நேரத்தில் திரும்பி வரலாம்
இதை முதலில் செய்வோம்
முதல் ஸ்லைட் இந்த மூலத்தில் இருந்து வருகிறது
- பெகின் பிரேம் எண்ட் பிரேம் டைட்டில் பேஜ்
டைட்டில் பேஜ் இல் டைட்டில் ஆத்தோர் மற்றும் டேட் வரையறைகள் உள்ளன
நான் பயன்படுத்தும் ஆவண கிளாஸ் பீமர்
ஆவணத்தை இங்கே ஆரம்பித்து இருக்கிறோம்
சரி இதுதான் முதல் ஸ்லைட் இரண்டாவதற்கு போகலாம்
இதன் பெயர் அவுட்லைன்
இதை எப்படி செய்வது160 பெகின் பிரேம் எண்ட் பிரேம் ஆகியவை ஒரு ஸ்லைட் ஐ வரையறுக்கின்றன
பிரேம் டைட்டில் அவுட்லைன்
அது இங்கே இருக்கிறது
பின் நான் இந்த சாதாரண ஐட்டமைஸ் கட்டளையை பயன்படுத்துகிறேன்
மூன்றாவது ஸ்லைடுக்கு போகலாம்
இந்த ஸ்லைட் லேடக் பற்றிய மற்ற ஸ்போகன் டுடோரியல்கள் பற்றி பேசுகிறது
லேடக் குறித்து நிறைய ஸ்போகன் டுடோரியல்கள் ஏற்கெனெவே கிடைக்கின்றன
லேடக் ஐ பயன்படுத்த தயக்கம் இருந்தால் அவற்றை பார்க்கவும்
இவை லேடக் ஐ எப்படி பயன்படுத்துவதுஎப்படி விண்டோஸில் நிறுவி இயக்குவது என விவரிக்கின்றன
போஸ் டாட் இன் மூலம் இன்னும் நிரந்தர தொடுப்பு கொடுக்க முயற்சிக்கிறேன்
ஆகவே இதன் முடிவுக்கு வந்துவிட்டோம்
ஆகவே இதுதான் முதல் ஸ்லைடின் மூலம்
இந்த ஆவணத்தின் முடிவுக்கு வந்துவிட்டோம் என்பதை பார்க்கலாம்
இப்போது இந்த ஆவணத்தில் பீமர் தரும் அம்சங்களை சேர்த்து சிறப்பாக மாற்றுவதை காணலாம்
ஆரம்பத்துக்கு போகலாம்
பைலின் உச்சிக்கு போகலாம்
மாறுதல்கள் மேம்பாடுகள் இங்கே செய்யப்படும்
ஒவ்வொன்றாக செய்து விளக்கிக்கொண்டே போகிறேன்
இந்த கட்டளை பீமர் தேமே ஸ்ப்ளிட் ஐ சேர்க்கும்போது நடப்பதை பார்க்கலாம்
அதை வெட்டி இங்கே வந்து ஒட்டி சேமிக்கிறேன்
பின் தொகுக்கலாம்
பின் பிடிஎஃப் லேடக் பீமர்
இதை சொடுக்குகிறேன்
ஆகவே அது இந்த பேனரை இங்கேயும் சில பேனர்களை இங்கேயும் உருவாக்கியது
இங்கேயும்
எப்படி செய்வது எனில் இங்கே வந்து இந்த பேக்கேஜை பயன்படுத்த வேண்டும்
இதை சேர்க்கிறேன் - பீமர் தேமே ஷேடோ
அதை வெட்டி இங்கே வந்து ஒட்டி
இதெல்லாம் டாக்குமென்ட் கட்டளைக்கு முன்னால் ஒட்ட வேண்டும்
தொகுக்கலாம்
இதை சொடுக்கும்போது நடப்பதைபாருங்கள்
அது பெரிதாகிவிட்டது
இங்கே நிறம் மாறிவிட்டது
இது அத்தனையும் ஒரு கட்டளை - பீமர் தேமே ஷேடோ ஆல் செய்யப்பட்டது
இது போல நிறைய பேக்கேஜ்கள் உள்ளன
சில மற்ற அம்சங்களை காட்டப்போகிறேன்
மேலும் படிக்க சுட்டிகளை இந்த அறிமுகத்தின் பகுதியாக கொடுக்கப்போகிறேன்
அதை இங்கே காணலாம்
- ரெஃபரன்ஸ் போர் பர்த்தர் ரீடிங்
இதுதான் பேச்சின் அவுட்லைன்
டைட்டில் பேஜ் ஆத்தோர் நேம் கலர் லோகோ போன்றவற்றை பார்ப்போம்
ப்ரெசன்டேஷனில் மினிமல் அனிமேஷன் இரண்டு நெடுபத்தி ஒழுங்கு எண்களும் பட்டியலும் சமன்பாடுகள் வெர்பட்டிம் போல இன்னும் சில
உள்ளன ஆரம்பத்துக்கு வரலாம்
அடுத்தது லோகோ
லோகோ வை இங்கிருந்து வெட்டி ஒட்டலாம்
இதுவும் டாக்குமென்ட் கட்டளைக்கு மேலே ஒட்டப்படும்
இந்தlogo எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம்
அதை காண ஐடிபி logoபிடிஎஃப் ஐ திறக்கலாம்
அதே பெயரை இங்கே தருகிறேன்
நான் எந்த பிம்ப பைல் பற்றி பேசுகிறேன் என்று இதை திறக்கும்போது புரிந்திருக்கும்
இந்த லோகோ கட்டளையை சேர்த்தபின்
1 சிஎம் உயரம்
அது இந்த மூலைக்கு வந்துவிடும்
ஆகவே அது எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம்
இதை சொடுக்கலாம்iitb லோகோ வந்துவிட்டது
இது இனி வரும் எல்லா பக்கங்களிலும் காணப்படும்
அடுத்து இந்த கட்டளையை சேர்க்கலாம்ப்ரெசன்டேஷன்களுக்கு சில சமயம் எழுத்துக்களை தடிமனாக ஆக்குவது நல்லது
ஆகவே அதற்காக இதை வெட்டி இங்கே ஒட்டுகிறேன் உண்மையில் அதை இந்த பெகின் டாக்குமென்ட் கட்டளைக்கு அடுத்து ஒட்ட வேண்டும்
இதை சேமிக்கிறேன்
இதை நான் தொகுக்கிறேன்
சரி இப்போது இதை நான் சொடுக்கினால் எல்லா எழுத்துக்களும் தடிமனாக ஆகிவிட்டதை காணலாம்
தடிமனாக ஆகிவிட்டன
அடுத்து இங்கே எழுதியுள்ளதை மேம்படுத்தப்போகிறேன்
உதாரணமாக இது பல விஷயங்களை நிரப்ப முயல்கிறது
தலைப்பு இங்கே வருகிறது
இங்கே உருவாக்கியவர் தகவல்
மற்றும் பல
சிறிய தலைப்பை நான் விரும்பலாம்
உதாரணத்துக்கு இந்த வெற்று இடம் போதாமல் இருக்கலாம்
ஆகவே என்ன செய்யலாம்
தீர்வுக்கு இதை பயன்படுத்தலாம்
உதாரணமாக இதோ ரன்னிங் டைட்டில்
இதை வெட்டுகிறேன்
டைட்டில் கட்டளைக்கு பின்னால் இது வர வேண்டும் டைட்டில் கட்டளை க்கும் உண்மையான தலைப்பு டைட்டில் க்கும் நடுவில் இங்கே ஒட்டலாம்
ஒட்டியது சதுர அடைப்புக்குள் இருப்பதை கவனியுங்கள்
ஆகவே சேமித்து இயக்கலாம்
ஆகவே செய்யும் போது இதை சொடுக்குகிறேன்
நடப்பதை கவனியுங்கள்
தலைப்பு மாறிவிட்டதை காணலாம்
தலைப்பின் பின் பகுதி மட்டுமே காண்கிறது
ஏனெனில் அதை மட்டுமே சதுர அடைப்புக்குள் கொடுத்தேன்
- பிரசன்டேஷன் யூசிங் லேடெக்ஸ் ஆண்ட் பீமர்
அடுத்து ஹ்ஸ்பேஸ் அரை சிஎம் என்கிறேன்
இங்கே கொஞ்சம் இடம் தருகிறேன்
பக்க எண்கள் இங்கே உள்ளன
இங்கே அது 3 இல் 1 என்கிறது
அடுத்து 3 இல் 2
அடுத்து 3 இல் 3
இதே போல
இது எந்த கட்டளையை பயன்பத்தி நடக்கிறது
இன்சர்ட் பிரேம் நம்பர் வகுத்தல் குறி
இன்சர்ட் டோட்டல் பிரேம் நம்பர்
இதே போல உருவாக்கியவருக்கும் செய்யலாம்
அதற்கு இங்கே வரலாம்
இதை வெட்டலாம்
ஆத்தோர் க்கு அடுத்து இது வருகிறது
இங்கே ஒட்டி சேமித்து தொகுக்கிறேன்
கண்ணன் மௌத்கல்யா என்று வருகிறது
அதைதான் சதுர அடைப்புக்குள் கொடுத்தேன்
இது இனி வரும் எல்லா பக்கங்களிலும் காணப்படும்
அடுத்த விஷயத்துக்கு போகலாம்
இது சமன்பாடுகளை சேர்ப்பது
இது முழுதும் ஒரு சட்டமாக பிரேம் ஆக இருக்கிறது
முழுச்சட்டம்
ஆகவே நான் இதை முழுதுமாக வெட்டுகிறேன்
இங்கே திரும்பி வந்து இந்த ஆவணத்தின் கடைசிக்குப்போய் ஒட்டுகிறேன்
சேமிக்கலாம் ஆகவே நான் புதிய ஸ்லைட் ஒன்றை உருவாக்கிவிட்டேன்
அதை பார்க்கலாம்
ஆகவே இங்கேதான் பிரேம் துவங்குகிறது
இதை தொகுக்கலாம்
4 பக்கங்கள் இப்போது உள்ளன
அது இன்னும் 3 என்கிறது
இன்னொரு முறை சொடுக்க 4 ஆகிவிட்டது
இதுதான் சமன்பாடு உள்ள ஸ்லைட்
இந்த சமன்பாடுகளை எழுதுவதை சொல்லப்போவதில்லை
நான் முன்பே உருவாக்கிய
சமன்பாடுகளை எழுதுவது குறித்த டுடோரியலில் அவை உள்ளன
அந்த லேடக் ஆவணத்துக்கு சென்று அதை வெட்டி இங்கே ஒட்டிவிட்டேன் அவ்வளவுதான்
சமன்பாடு எண்களை எடுத்துவிட்டேன்
ஒரு ஸ்லைட் இல் சமன்பாடு எண்களை கொடுப்பதில் அர்த்தம் இல்லை
ஆனால் சில சமயம் அதன் நிறத்தை மாற்றுவது பயனுள்ளதாக இருக்கும்
உதாரணமாக இதை நீல நிறமாக மாற்ற விரும்பினால்
இதை செய்கிறேன்
இங்கே வந்து
கட்டளை - கலர் ப்ளூ இப்போது இதை மூடுகிறேன்
சேமிக்கவும்
இதை தொகுக்கலாம்
இதை சொடுக்கலாம்
இப்போது இது நீலமாகிவிட்டது
ஆகவே நீங்கள் பேசும்போது சமன்பாட்டை இந்த எண் என்று குறிப்பிட வேண்டுவதில்லை
நீல நிறத்தில் இருக்கும் சமன்பாடு என்று சொல்லலாம்
அல்லது மாஸ் பேலன்ஸ் சமன்பாட்டை பாருங்கள் எனலாம் பேச்சின்போது கேட்போர் நினைவு வைத்துக்கொள்ளும் வகையில் அதை குறிப்பிடலாம்
அடுத்து அசைவரைகலையை சேர்க்கலாம்

தகவலை ஒவ்வொரு கருதுகோளாக காட்ட இது பயன்படுகிறது
ஆகவே இதை வெட்டி இங்கே ஒட்டுகிறேன்
அது எப்படி இருக்கிறது என பார்க்கலாம்
முதலில் தொகுக்கலாம்
என்ன நடக்கிறது
கடிதம் எழுதுவது குறித்த ஸ்போக்கன் டுடோரியலிலும் இந்த தகவல் இருக்கிறது
ஒரே வித்தியாசம் என்னவென்றால் நான் அதை பெகின் எனுமெரேட் மற்றும் எண்ட் எனுமெரேட் இடையில் ஒட்டி இருக்கிறேன் இந்த ஐட்டம் பிளஸ் மைனஸ் அலர்ட் ஐயும் இட்டு இருக்கிறேன்
அது செய்வதை பார்க்கலாம்
இங்கே கட்டளை பாஸ் என்று எழுதி இருக்கிறேன்
ஆகவே அது அங்கே தாமதிக்கும்
இப்போது பெகின் எனுமெரேட் துவங்குகிறது
ஆகவே மேலே போகலாம் கீழ் பக்கம் அடுத்த பக்கம் அடுத்த பக்கம் அடுத்த பக்கம்
கீழே போகப்போக கடைசியாக வரும் தகவல் சிவப்பாகவும் மற்றவை முன்னிருப்பு நிறமான கருப்பாகவும் இருப்பதை பார்க்கலாம்
ஆவணத்தின் கடைசிக்கு வந்துவிட்டேன்
தகவலை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க நினைத்தால் அசைவரைகலையை உருவாக்க இது ஒரு சுலபமான வழி
அடுத்து அலர்ட்டட் கலர் ஐ நீலமாக்க நினைக்கிறேன்
அலர்ட்டட் கலர் என்பது இதுதான்
இங்கு அலர்ட்டட் கலர் சிவப்பாக உள்ளது
அலர்ட்டட் கலர் ஐ நீலமாக்க நினைக்கிறேன்
அது இங்கு நான் தேர்ந்தெடுத்த நிறத்துடன் இசைந்து போகும்
சரி இங்கே வந்து இதை வெட்டி எடுக்கிறேன்
இது ஆவணத்தின் ஆரம்பத்துக்கு போக வேண்டும்
டாக்குமென்ட் கட்டளை ஆரம்பிக்கும் முன்
இதை தொகுக்கலாம்
இதை நான் சொடுக்கும்போது
அலர்ட்டட் கலர் இப்போது நீலமாகிவிட்டது
இதை சாதித்தது செட் பீமர் கலர் - அலர்ட்டட் டெக்ஸ்ட் கட்டளை
இங்கே ஒரு வெற்று இடம் உள்ளது
முன் புலம் நீலத்துக்கு சமம் எஃப்ஜி சமக்குறி ப்ளூ
இப்போது முழு ஆவணத்தின் நிறத்தை மாற்றுவது எவ்வளவு சுலபம் எனக்காட்டுகிறேன்
ஆகவே என்ன செய்கிறேன்
இங்கே வருகிறேன்
இந்த ஸ்லாஷ் டாகுமென்ட் கிளாஸ் க்குப்பின் பீமர் என்று ஆரம்பிக்கும் முன்னால்
இங்கே ப்ரவுன் என்று எழுதுகிறேன்
சேமித்து தொகுக்கலாம்
இது பழுப்பு நிறமாகிவிட்டது என்பதை பார்க்கலாம்
இதற்கு அதிக வேலை எடுக்கவில்லை சரி இதை முன்னிருந்த நிறத்துக்கு கொண்டுபோகிறேன்
முன்னிருப்பு நிறம் நீலம்
ஆகவே அதை தனியாக குறிப்பிட வேண்டாம்
இப்போது மீண்டும் நீலமாகிவிட்டது
ஆகவே இங்கே வந்து இதை நீக்குகிறேன்
இப்போது படங்களை உள்ளிடலாம் இதை வெட்டலாம்
இங்கே வருகிறேன்
இதன் கடைசிக்கு போகலாம்
அந்த கடைசியில் இருப்பது
இதை தொகுக்கலாம்
அடுத்த பக்கத்துக்கு போகலாம்
ஆகவே எக்ஸாம்பிள் ஒஃப் தே பிகர் பக்கம் இங்கே இருக்கிறது
இதை உள்ளிட என்ன வழிகாட்டல்கள்
சில முக்கியமான குறிப்புகள் உள்ளன
அடுத்ததாக அதை பார்க்கலாம்
இதை வெட்டி இங்கே ஒட்டி சேமித்து தொகுக்கிறேன்

ஆகவே இது வந்துவிட்டது
ஹின்ட்ஸ் போர் இன்க்ளூடிங் பிகர்ஸ்
இந்த படத்தை உருவாக்கிய மூலத்துக்கு வருவோம்
இப்படித்தான் படத்தை ஸ்லைடில் உருவாக்கினோம்
ஆகவே குறிப்புகள் என்ன
லேடக் ஆவணத்தில் தேவையான மிதக்கும் சூழலை ப்ரெசன்டேஷன்களில் பயன்படுத்தாதீர்கள்
உதாரணமாக பெகின் பிகர் எண்ட் பிகர் என்றெல்லாம் எழுத வேன்டாம்
மேலும் நீங்கள் படத்தை உள்ளிடுவது பற்றி அறிய டேபிள்ஸ் ஆண்ட் பிகர்ஸ் என்னும் வேறு ஸ்போக்கன் டுடோரியல் க்கு செல்ல வேண்டும்
ஆகவே இதை செய்ய வேண்டாம்include கிராபிக்ஸ் கட்டளையை நேரடியாக பயன்படுத்துங்கள்
உதாரணத்தை பார்க்கலாம்
இன்க்ளூடு கிராபிக்ஸ் கட்டளை பயன்படுத்தப்படுகிறது
உரையின் முழு அகலத்தையும் பயன்படுத்தச் சொல்கிறேன்
பைல் ஐடிபி
மேலும் பீமர் தேவையான எல்லா பேக்கேஜ்களையும் ஏற்கெனெவே கொண்டுள்ளது
ஆகவே எந்த பேக்கேஜையும் சேர்க்க வேண்டியதில்லை பயன்படுத்த வேண்டியதில்லை
எல்லாமே உள்ளே இருக்கின்றன
பின் எல்லாவற்றையுமே சென்டர் சூழலில் இடுகிறோம்
இந்த சட்டம் முடிந்தது
தலைப்பு பட எண் என்று ஒன்றும் சேர்க்க வேண்டாம்
பார்க்கிறவர் யாரும் பட எண்களை நினைவில் வைத்துக்கொள்ளப் போவதில்லை
முன்னே காட்டிய ஒரு படத்தை குறிப்பிட நினைத்தால் திருப்பிக்காட்டுங்கள்
இன்னொரு ஸ்லைட் உருவாக்க ஒரு காசும் செலவழியாது
முன் காட்டிய ஸ்லைட் ஐ பிரதி எடுத்து மீண்டும் காட்டுங்கள்
இத்துடன் படங்களும் அவற்றுக்கான வழி காட்டிகளும் முடிந்தன
இந்த ஆவணத்தின் இறுதிக்கு வந்துவிட்டோம்
இப்போது இரண்டு நெடுபத்தி சூழலை எப்படி உள்ளிடுவது என்று பார்க்கலாம்
இங்கே வருவோம்
ஆவணத்தின் கடைசிக்கு
சேமிக்கவும்
இதை சுலபமாக்க முதலில் இதை நீக்குகிறேன்
என்ன செய்யப்போகிறேன்
பகுதி தகவலை மட்டும் காட்டலாம்
இதை தொகுக்கலாம் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம்
ஆகவே
இப்போது எனக்கு இரண்டு நெடுபத்திகள் உள்ளன

இதை இன்னும் சேமிக்கவில்லை
அதனால் சரியாக வரவில்லை
இந்த இரண்டு நக்ஷத்திரங்களை பாருங்கள்
ஆகவே முதலில் சேமிக்கிறேன்
ஆகவே இதுதான் பிரச்சினை
சேமிக்காமல் தொகுத்தால் பிடிஎஃப் பைல் இங்கே உள்ளதுக்கு பொருந்துவதில்லை
ஆகவே இதை தொகுக்கலாம்
இங்கே வரலாம்
இப்போது அது இங்கு உள்ளதுடன் பொருந்தி இருக்கிறது
மையப்படுத்துவோம்
பிரேம் டைட்டில் ட்வோ கொலம்ன்ஸ் அப்புறம் மினி பேஜ் என்ற கட்டளையை பயன்படுத்துகிறேன் மையப்படுத்துகிறேன் 45 சதவிகித உரை அகலத்தை பயன்படுத்துகிறேன்
பெகின் எனுமெரேட்
இந்த இரண்டு
பின் எண்ட் எனுமெரேட்
முன் போலவே அலர்ட் செய்கிறேன்
இந்த இரண்டையும் பாருங்கள்
இதுதான் ஆவணத்தின் முடிவு
ஆகவே இதன் முடிவில் என்னிடம் இருப்பதை ஒட்டுகிறேன்
இங்கே முந்தைய மினி pageமுடிந்துவிட்டது
இப்போது நான் இன்னொரு மினி பேஜ் உருவாக்கப்போகிறேன்
இந்த மினி பக்கத்தில் முன் பார்த்த இந்த ஐடிபி யை இடப்போகிறேன்
இந்த பிம்பம் நாம் முன்னேயே பார்த்ததுதான்
இந்த மினி பக்கமும் 45 சதவிகித அளவே
இதை தொகுக்கலாம் முதலில் சேமிக்கலாம்
இப்போது இதை சொடுக்குகிறேன்
அது வந்துவிட்டது
ஆனால் ஒரு சின்ன பிரச்சினை இருக்கிறது
இது முதல் உருப்படியையும் இந்த படத்தையுமே சேர்த்து காண்பிக்கிறது
இந்தப்படம் பின்னால் வர வேண்டும்
ஆனால் நாம் லேடக்குக்கு எங்கேயும் அப்படி சொல்லவே இல்லை
அதை தெளிவாக சொல்ல வேண்டும் போல் இருக்கிறது
ஆகவே ஒரு வேளை நாம் இப்படி சொல்லி இருந்தால்
இங்கே இடும் தகவலை முதலில் காட்டு அப்புறம் இதைக்காட்டு
ஆனால் அப்படி எங்குமே நம் சொல்லவில்லை
இது போன்ற நுணுக்கங்களுடன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்
இதை சரி செய்ய கட்டளை பாஸ்
இதை தொகுக்கலாம்
சேமிக்க
ஆகவே இப்போது இது சரியாகிவிட்டது
இந்த பிரச்சினை சரியாகிவிட்டது
முதலாவது இரண்டாவது இன்னும் ஒன்று
மேலே போகிறது
இங்கே வரலாம்
அடுத்தது அட்டவணை

இதை சேமித்து தொகுக்கலாம்
அட்டவணை வந்துவிட்டது
இந்த டேபிளை உருவாக்குவாதை இங்கே சொல்லப்போவதில்லை
அட்டவணைகள் பற்றிய வேறு டுடோரியலில் இது உள்ளது
நான் செய்து இருப்பதெல்லாம் அதை வெட்டி இங்கே ஒட்டியதுதான்
சட்டம் ப்ரேமின் ஆரம்பத்துக்கு போகலாம்
அங்கே பயன்படுத்திய அதே டேபிள் ஐத்தான் நான் வெட்டி இங்கே ஒட்டினேன்
பெகின் டேபுலர் மற்றும் எண்ட் டேபுலர் கட்டளைகள் சென்டர் சூழலில் வருவதை பார்கலாம்
குறிப்புகள் படங்களுக்கு சொன்னது போலவே
ஆகவே அதையும் பார்க்கலாமே
குறிப்புகள் இங்கே உள்ளன

தொகுக்கலாம்
இதை பாருங்கள்
மேலே போகலாம்
மீண்டும் மிதக்கும் சூழலை ப்ரசன்டேஷன்களில் பயன்படுத்த வேண்டாம்
டேபிள்ஸ் பற்றிய டுடோரியலில் டேபுலர் என்பதை டேபிள் சூழலில் பயன்படுத்தினோம்
டேபிள் சூழல் என்பது ஒரு மிதக்கும் சூழல்
அதை இங்கே சேர்க்க வேண்டாம்
நேரடியாக சொருகவும்
உதாரணமாக நாம் நேரடியாக சென்டர் சூழலில் உள்ளிட்டோம்
கேப்ஷன் டேபிள் எண் ஆகியவையும் தேவையில்லை
தேவையானால் அவற்றை பிரதி எடுத்து காட்டவும்
இங்கே அசைவரைகலை நடப்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்
உதாரணத்துக்கு இந்த ஸ்லைட் இது நிறம் மாறுவதில்லை
முன்னே பார்த்தபோது அடுத்து வரும் உருப்படி நீலமாக தெரிந்தது
இப்போது இல்லை
ஏனெனில் இங்கே சூழல் வேறானது
பெகின் ஐட்டமைஸ் எண்ட் ஐட்டமைஸ் இதனுள் நாம் ஐட்டம் பிளஸ் மைனஸ் என்று பயன்படுத்துகிறோம்
முன்னே அலர்ட் ஐ பயன்படுத்தினோம்
அதை நினைவு கூறுங்கள்
அதை இனியும் பயன்படுத்தவில்லை
ஆகவே அது கருப்பாகவே வருகிறது
அசைவரைகலையை காட்ட இது இன்னும் எளிய ஒரு முறை
யோசித்து தேர்ந்தெடுக்கலாம்
ஆகவே இப்படி எழுதி இருக்கிறேன்
முந்தைய ஸ்லைட் இல் வேறு விதமான அசைவரைகலையை காட்டு
இதை வினியோகம் செய்யும் பிரசுரமாக ஆக்க தேவை இருக்கலாம்
அப்படியே அச்சடித்தால்
இங்கே இருப்பது 24 பக்கங்கள் அச்சடிக்கப்படும்
ஆனால் இங்கே 10 பக்கங்கள் மட்டுமே உள்ளன
அதாவது 10 தனித்தன்மை உடைய சட்டங்கள் ஆனால் 24 பக்கங்கள்
இதை அப்படியே அச்சடித்தால் 24 பக்கங்கள் அச்சடிக்கப்படும்
அதை செய்ய ஒரு வழி இங்கே ஒரு எளிய மாற்றியை இட வேண்டும்
ஹேண்டவுட்
அதை செய்தால் இதை தொகுக்கலாம்
இப்போது 10 பக்கங்கள் மட்டுமே உள்ளன
மீண்டும் தொகுக்கலாம்
அசைவரைகலை
அது இப்போது இல்லவே இல்லை
அடுத்த பக்கம் அடுத்த பக்கம் அடுத்த பக்கம் அடுத்த பக்கம் அடுத்த பக்கம் மேலும்
நிறத்தை மாற்ற எண்ணினால்
அதை இன்னும் செய்ய முடிகிறது
அது மாறிவிட்டதை காணலாம்
இந்த பாராமீட்டர்கள் எல்லாவற்றையும் காமா க்களால் பிரிக்க வேண்டும்
இதை மீண்டும் நீலத்துக்கு மாற்றிவிடலாம்
இதை தொகுக்கலாம்
சில சமயம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வெர்பட்டிம் சூழலை பயன்படுத்த வேண்டும்
ஆகவே இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்கிறேன்
இங்கே கடைசிக்கு போகலாம்
சேமிக்கவும் இங்குதான் வெர்பட்டிம் துவங்குகிறது
ஆகவே வெர்பட்டிம் உருவாகிவிட்டது என்று காணலாம்
சில சிலாப் கட்டளைகளால் அவற்றை காட்டி இருக்கிறேன்
இங்கே நிறத்தை நீலமாக ஆக்கிவிட்டேன்
மிக வித்தியாசமாக நீங்கள் செய்ய வேண்டியது பெகின்
பிரேம்
சதுர அடைப்புக்குள் - பிரேஜில் என இருத்துவதுதான்
இப்படி செய்யாவிட்டால் பிரச்சினைதான்
ஆகவே இதை பாருங்கள்
பிறகு வந்து இதை கவனிக்கலாம்
ஒரு வேளை இதை நீக்கிவிட்டால்
சேமித்து தொகுக்க
இங்கே கேள்விக்குறி
ஏதோ சரியில்லை என்று சொல்லுகிறது
ஆகவே இதை திருப்பி எழுதிவிடலாம்
- பிரேஜில்
சேமித்து வெளியேறுவோம்
மீண்டும் தொகுக்கலாம்
அது திரும்பி வந்துவிட்டது
பீமர் கிளாஸ் இல் ஏராளமான தகவல்கள் உள்ளன
அவற்றை எப்படி ஒருவர் அறிந்துகொள்வது
அதற்கு சில தகவல்களை இங்கே வைத்து இருக்கிறேன்
கீழே போகலாம்
இந்த ஸ்லைட் இல் எங்கே இந்த தகவலை பெறுவது என்பது இருக்கிறது
இதை தொகுத்து மேலே போகலாம்
பீமர் க்கு அதிகார பூர்வ மூலம் பீமர் யூசர் கைடு டாட் பிடிஎஃப் அதை இங்கே கண்டுபிடித்தேன்
அது பீமர் கிளாஸ் ஐ எழுதிய ஆசிரியரின் பீமர் புரொஜெக்ட் வலைப் பக்கங்களிலேயே இருக்கிறது
இதை காட்டுவதற்கு
இதை நான் ஏற்கெனெவே தரவிறக்கிவிட்டேன்
நான் முன் சொன்ன வலைதளத்தில் அது இருக்கிறது
அது ஒரு 224 பக்க ஆவணம்
மிகப்பெரிய ஆவணம்
இங்கிருந்து தகவலை நேரடியாக பெற்று பயன்படுத்த முடியும் என காட்டுகிறேன்
ஆகவே இதன் முதல் பக்கத்தை பார்க்கலாம்
முதல் பக்கத்திலேயே ஆசிரியர் எப்படி எளிய உதாரண ஸ்லைடுகளை தயாரிக்கலாம் என்று சொல்கிறார்
அதன் மூலத்தையும் இங்கே கொடுத்துள்ளார்
இதை வெட்டி இங்கே ஒட்டலாம்
இதை சின்னதாக்கலாம்
ஆவணத்தின் கடைசிக்கு செல்கிறேன்
இங்கே ஒட்டலாம்
சேமித்து
தொகுக்கலாம்
அடுத்த பக்கம் போகலாம்
அங்கே பார்த்தது இங்கே வந்துவிட்டது
இங்கே ஆசிரியர் தியோரெம் சூழலை பயன்படுத்தி உள்ளார்
உதாரணமாக பெகின் தியோரெம் எண்ட் தியோரெம்
இங்கே வருகிறது பாருங்கள் சின்ன எழுத்துக்களில் வரும்
பிரேம் சப்டைட்டில் ஐயும் பயன்படுத்தி இருக்கிறார்அதனால் இது சிறிய எழுத்துக்களில் உள்ளது
அப்புறம் பெகின் புரூஃப் எண்ட் புரூஃப் இங்கே வருகிறதுஅவர் புரூஃப் என்கிறார்
அது இன்னொரு சாளரத்தை திறந்து புரூஃப் டாட் என்கிறது
இப்படித்தான் இது இந்த சூழல் வரையறுக்கப்பட்டு இருக்கின்றது
இவர் வேறு அலர்ட் உத்தியை பயன்படுத்துகிறார்
அதை பார்க்க வேண்டுமானால் பின்னால் போய் இந்த ஹேண்டவுட் ஐ நீக்கிவிடலாம்
இதனால் அசைவரைகலை தெரிய வரும்
இதை தொகுக்கலாம்
ஆகவே பக்கம் 34 க்கு போகலாம்
பின்னால் போவதால் அசைவரைகலையை பார்க்கலாம்
இதை பாருங்கள்
இதையும்
ஆகவே என்ன செய்திருக்கிறார்
இந்த இரண்டு உருப்படிகள் ஒன்று என எண்ணிடப்பட்டது
மற்றவை இரண்டு மற்றும் மூன்று என்று
அதாவது ஸ்லைட்களில் உள்ளவை தோன்றும் வரிசையை மாற்றும் படி குறிப்பிட இயலும்
இதை இன்னும் விரிவாக பார்க்க நேரமில்லை
நான் கொடுத்துள்ள உசாத்துணையை படித்து மேலும் தெரிந்து கொள்ளுங்கள்
இந்த வழிகாட்டியில் நிறைய அம்சங்கள் உள்ளன
பீமர் கிளாஸ் இல் ஏராளமான கிளாஸ்கள் உள்ளன
அவற்றில் சிலதாவது முயற்சி செய்து பாருங்கள்
இதை ஹான்ட் அவுட் ஆக மாற்றலாம்

ப்ரசன்டேஷன் பாங்கில் பிரச்சினையே
நாம் ஹேண்டவுட் பாங்குக்கு போகிறோம்
நீங்கள் அசைவரைகலையை காட்டும் பிரசன்டேஷன் பாங்கில் பொதுவாக தொகுத்தல் அதிக நேரம் எடுக்கலாம்
ஆகவே முடிந்த வரை உங்கள் உருவாக்கத்தை ஹேண்டவுட் பாங்கிலேயே செய்யுங்கள்
சில சமயம் சரி பார்க்க வேண்டுமானால் பிரசன்டேஷன் பாங்குக்கு மாறிக்கொள்ளலாம்
கடைசியாக நீங்கள் அதை பிரசன்டேஷன் ஆக அளிக்கும்போது பிரசன்டேஷன் பாங்குக்கு மாறிவிடுங்கள்
மேலும் இதை பிரசுரமாக அச்சடிக்க நினைத்தால் ஹேண்டவுட் பாங்குக்கு மாறுங்கள்
கடைசிக்கு போகலாம்
இந்த ஸ்போகன் டுடோரியலின் இறுதிக்கு வந்துவிட்டோம்
நான் இதை முழுதும் பிரதி எடுத்து
இங்கே வருகிறேன்

வழக்கம் போல தொகுக்கலாம்
இந்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நிதி உதவி நேஷனல் மிஷன் ஒஃப் எடுகேஷன் த்ராக் ஐசிடி
இதுதான் அந்த திட்டத்தின் வலைத்தளம்
இது குறித்த உங்கள் கருத்துக்களை kannaniitbacin என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் செய்யுங்கள்